இங்க கீழ உள்ளது வந்து ஒரு பிளாக் கலரு பேப்பர் மாதிரி இருக்கு.

மலைகள் நெறையா தெரியிது மரங்கள்லா நல்லா பெருசு பெருசா இருக்குது.

அருவி மாதிரி இருக்குது தூரத்துல இருந்து பாக்கும்போது.

பாக்கறதுக்கு வந்து ஒரு சாமி படோ மாதிரி இருக்கு.

இந்த சைடு மரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பைக் வந்து பார்க் பண்ணிருக்குறாங்க.

இது பாக்கறதுக்கு வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் மாதிரி இருக்கு.

என்டர்ல படி இருக்கு அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு வெள்ள கலர் ஷர்ட் போட்ட ஒரு ஆள் உக்காந்திருக்கறாரு.

ரெண்டு கேட் மாதிரி இருக்கு ஆ ரெட் கலர்ல .

அவரு ப்ளூ கலர் ஷர்ட் அப்புறம் வந்து அவர் பெல்ட் வந்து பிரவுன் கலர்ல இருக்குது.

இந்த ரூம்ல வந்து ஒரு பெட் வந்து வெச்சிருக்குறாங்க.

அதுக்கு வெளில வந்து ஒரு போர்டு இருக்கு ரைஸ் மில் அப்டின்ட்டு.

கீழ வந்து ஒரு கல்லற மாதிரி இருக்கு.